கடைக்கு கம்பியெல்லா பச்ச கலர்ல பெயின்ட் பண்ணியிருக்கு.

தொட்டிக்கு அடில கருப்பு கலர்ல தார்ப்பா போட்டிருக்கு.

ரெண்டு மேசைகு மேல தண்ணி வெசிருக்கு ஒரு பாத்திரம் வெசிற்றுகு.

இந்த கடைக்கு சைடுல இந்தியன் ஆயில் அன்னு ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு.

இந்த கோவிலு வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இது ஒரு மசூதி போல இருக்கு.

இது ஒரு பெரிய நாலு மாடி அடுக்கு கட்டடம் போலிருக்கு.

இதுல நறைய ப ஆளு ஏரி போறதுக்கு நறைய படி வெச்சிருக்கு மேல கோபுரம் இருக்குது.

இது ஒரு பெரிய கிறிஸ்டின் சர்ச் போல இருக்கு.

நெறய ச சாரு பெஞ்சு உள்ள கிடக்குது.

இதுல ஒரு பெல் பெரிய பாறைகல்லு இருக்குது.

இது ஒரு செரிய பெரிய செருப்பு கட.

கீழ ஒரு சின்ன ஸ்டூல்லு தனியா இருக்கு. மேல ஒரு ஃபேன் தனியா தெரியுது.

இதுல சின்ன பிள்ளைகளுக்கான செருப்பு பெண்ணுக்கான செருப்புலா நெறைய வெச்சி இருக்கு.